இது ஒரு இல் ஸ்டேஷன் .

ஒரு குதிரை பிரவுன் ஒயிட் கலர்ல இருக்கு.

இது ஒரு ரூம் இது பாக்க கிட்சன் மாரி இருக்கு.

இது ஒரு பார்க் இந்த பார்க்ல ஒரு ரைனோசரஸ் பொம்மை இருக்கு.

இந்த கோவில் கடற்கரை கோவில்னு எழுதிருக்கு.

இந்த கோவில சுத்தி கம்பி போட்ருக்காங்க.

இங்க நெறைய பொருட்கள் வச்சிருக்காங்க எல்லா அட்டை பெட்டில போட்டு வச்சிருக்காங்க.

தூரத்துல ரெண்ரெண்டு பேரா உட்காந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் ஓடி வராரு.

சுத்தி நெறியா மரம் இருக்கு நெறியா மலைகள் இருக்கு.

அதுல சென்டர் சென்டரா புளூ கலர்ல குடுத்துருக்காங்க.

இந்த போட் ஹவுஸ்ல நெறைய பேர் போட்ல போறாங்க.

இங்க டேபிள்ல ஒரு வாட்டர் பாட்டில் வெச்சிருக்காங்க.

இங்க நெறைய கம்பி வயர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க.